நம்மளுக்கு ஏன் இருவத்தி நாலு மணி நேரமா பிரிச்சாங்கன்னா எட்டு மணி நேர படிப்பு, எட்டு மணி நேரம் நம்ம வீட்டுல செலவிடுறது, எட்டு மணி நேரம் தூக்கம் அந்த எட்டு மணி நேர தூக்கத்தை நம்ம correct ஆ கடைபிடிச்சோம் அப்படின்னா உடம்புல

அப்படி நம்ம போயி அந்த நடுராத்திரியில நம்ம எடுத்துக்கிற சாப்பாடோ இல்லை எடுத்துக்கிற ஒரு சித்து~ அந்த சிற்றுண்டியோ எது நம்ம எடுத்துக்கிறோமோ அது நம்ம உடலுக்கு பாதிப்பை தான் தரும் வந்து கடவுள் எட்டு மணி நேரம் தூக்கம்ன்றதை இந்த time ல இருந்து இந்த time தான்னு ஏன் அவர் கொடுத்தார் அது நம்ம prop~ அஹ் நம்ம வந்து சரியா ஒரு சரியான நேரத்துல செய்யும்போதுதான் நம்மளுக்கு அது வேலை செய்யும் அதே மாதிரி இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன்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

இப்ப பார்த்தீங்கன்னா நீங்க பேசினதெல்லாம் correct தான் இங்க பேசினதுதான் சரியாவே இருக்கட்டும் இருந்தாலும் நீங்க உங்க நேர ஆஹ் நீங்க சொல்றது correct தான் அந்தந்த இடத்து சூழ்நிலைகள் இருக்கிறதை பொறுத்து அங்கே இருக்கிற அந்த வண்டிகள் மத்த ஆஹ் இயற்கையா நடக்கிறதை விட செயற்கையா நம்ம உருவாக்கிக்கிட்ட நம்மள சுத்தி இருக்கிற அந்த ஆஹ் புகைகள் அதெல்லாம் நம்ம சுவாசிக்கும்போது என்னவே ஆரோக்கியமா சாப்பாடு சாப்பிட்டாலும் அதுக்கான நோய்களுக்கு நம்ப ஆளாக்கப்படுறோம். அது மட்டும் இல்லாம சொன்னீங்க இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு போகும் போது நம்ம மூலிகைகளையும் சேர்த்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு என்னவே நீங்க மத்த நாட்டுக்கு போங்க அதுக்கு கூட ஒரு ஆஹ் இவ்வளவுதான் எடுத்துட்டு போகணும். இதை விட அதிகமா நாப்பது கிலோ என்னமோதான் எடுத்துட்டு போகணும்ன்றது இருக்கு அது கூட சில விஷயங்கள்லாம் உங்களை எடுத்துட்டு போக அனுமதிக்க மாட்டாங்க நீங்க என்னவே எடுத்துட்டு போனாலும் அந்தந்த ஊர்ல ஆஹ் ஒரு கால சூழ்நிலைக்கு மேல அது வந்து மொத்தமா தீர்ந்து போயிடும் நீங்க use ம் பண்ண முடியாது என்ன இருந்தாலும் ஹம் முக்காவாசியான மூலிகைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாட்டுலயும் கிடைக்கிற மாதிரிதான் இருக்கு இருந்தாலும் எப்பயுமே அந்த மாதிரி மூலிகைகள் எல்லாம் பயன்படுத்தி உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கிறது அது இல்லாம சத்தான பொருட்கள்ல இயற்கையான சத்தான பொருட்களை சாப்பிடுறது அதெல்லாம் கட்டாயமா பண்ண வேண்டியது ஒண்ணு இன்னொன்னு இயற்கை சூழ்நிலையில இருக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம்

ரொம்ப நல்லது இப்போ அதெல்லாம் தவிர்த்து நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா நம்ம செய்யற நீங்க சொன்ன மாதிரி தூக்கம் எட்டு மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அது இல்லாம நம்ம சாப்பிடுற சாப்பாடு தூக்கத்தையும் தாண்டி நம்ம வேற எதுவும் தேவையில்லாத பழக்கங்கள் இப்ப பார்த்தீங்கன்னா மது அருந்துதல், புகை பிடித்தல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்க இன்னும் நல்ல, ஆரோக்கியமா இருக்கிறாங்க நீங்க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

அது இல்லாம ஒரு அவங்களோட ஒரு உறுப்புகளே வீணாப் போற அளவுக்கு பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் தாக்கற அளவுக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் புற்றுநோய்ன்றது வந்து இப்போ நம்ம சாப்பிடற சாப்பாட்டுல இருக்கிற அந்த முக்கியமான ஆஹ் chemical அ அந்த நச்சுப்பொருட்கள் கலக்கறது அதெல்லாம் அதிகரிச்சுட்டே போறது அது மாதிரியான சாப்பாடு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த தலைப்பில இவ்வளவு நம்ம பேசி எல்லாம் முடிச்சிருக்கோம் என்னென்ன

அது மட்டும் இல்லாம நான் என்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லிருக்கேன் ஹம் நீங்க முடிச்ச வரையும் correct ஆ சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியிருக்கா ஒரு அஞ்சு second ல முடிங்க அஞ்சு அஞ்சு நொடியில முடிக்கிற மாதிரி பாருங்க என்னவே நம்ம உடற்பயிற்சி ஆகட்டும் அதே மாதிரி பணம் ஆகட்டும் என்னவே இருக்கட்டும் நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது ஒரு வாழ்க்கை அதை நம்ம ஆரோக்கியமே செல்வம் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமா வாழ்றதுதான் நம்மளுக்கு முக்கியம்

தீபா அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா ஆமாம் அபிஷா நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அக்கா ஹம் உம் இப்போ இந்த TV ல news பார்த்தீங்களா விவசாயத்தைப் பத்தி ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு பார்த்தீங்களா இப்போ ஆமாம் அபிஷா விவசாயம் வந்து முன்னால மாதிரி இல்ல இப்ப எல்லாமே அழிஞ்சிட்டே வருது அவங்களுக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும் தான் விவசாயம் இன்னும் வளர்ந்துட்டு வரும்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 முந்தி உள்ள காலத்தில அப்படி இல்ல. விவசாயம்ன்னா என்னன்னு தெரியும். விவசாயம் இருந்தா மட்டுமே நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். விவசாயம் இல்லைன்னா இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. நம்ம சாப்பிட்டாதானே உயிர் வாழ முடியும் அதை வந்து யாருமே இப்போ யோசிக்கிறாங்க இல்லை பார்த்தீங்களா அதனாலே எல்லாரும் இப்போ போராடுறாங்க எல்லாம் இப்போ ஆமா அபிஷா முன்னால வந்து, ஆஹ் விவசாயத்தை நம்பிதான் மனிதர்கள் ஒவ்வொருவருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அடிப்படை தேவைகளை வந்து ஆஹ் உணவு எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு வந்து காரணமா இருக்கிற இந்த விவசாயிகள்தான் அதே போல ஆஹ் நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு ஒ~, ஒரு ந~ ஒரு நாள்ல மூணு வேளை உணவு நம்ம எடுத்துப்போம். அதனால நமக்கு காரணமே அந்த உணவுகள் ஆஹ் விவசாயிதான். அதுக்கு அடிப்படை காரணமா இருக்காங்க. அதனால ஆஹ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலங்கள் வரைக்கும் அந்த விவசாயம் சொல்றது அழியாம இருந்தா நம்மளும் நல்ல உணவு எல்லாம் எடுத்துக்க முடியும் அதனால நம்ம வந்து விவசாயிகள் எல்லாருக்குமே ஒரு supportive ஆ இருந்தா மட்டும்தான் அது இன்னும் மேன்மேலும் வளர்ந்து வந்துட்டே இருக்கும் ஆமாக்கா ஆமா நீங்க சொல்லியது உண்மைதான். இப்பொழுது விவசாயிகள் எல்லாம் விவசாயம் வந்து ரொம்ப அழிஞ்சிட்டே வர்றதினால அவங்களுக்கு ரொம்ப காசு எல்லாம் கிடைக்காததினால விவசாயம் பண்ண முடியலை அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தற்கொலை பண்றாங்க அதே போல விவசாயத்தை விட்டு அந்த ஊரை விட்டே போயிடறாங்க, சொத்தை வித்துட்டு அப்படியே அந்த விவசாயத்துக்குன்னு வச்சிருக்கறதையே வித்துட்டு போய~ போறாங்க அப்படியெல்லாம் இருக்கறதுனால இப்ப உள்ள காலத்தில வந்து விவசாயம் வந்து, பெருசாவே இல்லை. எப்படின்னா ஹம் இப்ப வந்து, ஒரு இந்த இது காய்கறி வச்சு விவசாயம் பண்ணவங்களும் அப்படித்தான் இப்ப வந்து, market ல வந்து அவங்களுக்கு நல்ல விலை இல்லைன்னா அவங்க வந்து, TV ல எல்லாம் பார்த்திருக்கீங்களா அவங்க கொண்டு தூர தட்டுறாங்க. அவங்களுக்கு விலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய news இப்ப அப்படி வருது ஏன்னா விவசாயிகள் வந்து, முந்தி உள்ள காலத்தில வந்து, விவசாயிகளை நம்பிதான் இந்த உலகமே இயங்கிட்டே இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை காசு பணம் இருக்கறதுனால எல்லாமே நம்ம வாங்கிடலாம். அப்படி எல்லாருமே யோசிக்கிறாங்க அதனால விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டேதான் இருக்கு அதுபோல முந்தி உலக காலத்தில வந்து, விவசாயம் வந்து, எப்படி மாடு எல்லாம் வச்சு அப்படிதான் விவசாயம் பண்ணுவாங்க, ஆனா இப்போ உள்ள காலத்தில பாருங்க இயந்திர~ கொண்டு தான் இந்த விவசாயத்தையே பண்ண தொட~ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இனி உள்ள காலம் வந்து அஹ் இயந்திரம் தான் நிறைய இப்பவே எல்லாத்துக்குமே maximum பாருங்க dr~ துணி துவைக்க கூட இயந்திரம் எல்லாத்துக்கும் பாத்திரம் தேக்க இயந்திரம். அப்படி எல்லாத்துக்குமே இயந்திரங்கிறதுனால நமக்கு வந்து ஆஹ் நமக்கு வந்து ஆஹ் இனியுள்ள காலத்தில வந்து என்ன சொல்றது இந்த இது இயந்திரத்தினால தான் எல்லாமே இயங்கும் பிள்ளைங்களும் மாடு வச்சு இந்த நெல்லுக்கு, நம்ம வந்து இது பண்ணியது பிள்ளைங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க நம்மளே maximum பார்க்கலை முந்தி உள்ள காலத்தில அப்படித்தான் பண்ணுவாங்க. ஆனா இப்ப உள்ளவங்க பார்த்தீங்களா full லுமே இந்த இது இயந்திரம் வச்சுதான், எல்லாமே பண்றாங்க அதே போல முந்தி உள்ள காலத்தில வந்து ஒரு காய்கறி தோட்டம்னாலும் சரிதான் எதுனாலும் சரிதான் நம்ம வந்து ஆஹ் இந்த காய்கறி தோட்டம் எல்லாம் இருந்ததுன்னா காய்கறி தோட்டம் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம் விவசாயம் வந்து, அதுக்குத்தான் இது பண்ணுறதக்கு பார்ப்போம் பாத்தீங்களா ஆமா அபிஷா எல்லாமே வந்து, ஆஹ் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து, ஆஹ் ஆரோக்கியம் இருக்கும். ஆனா, ஆஹ் என்ன சொல்றாங்க முன்னால எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க சொந்த நிலத்திலேயே அவங்க பயிரிடப்பட்டு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 அப்போ மனிதன் செய்யற வேலை எல்லாமே குறைச்சுட்டு வருது இந்த இயந்திரத்துனால அது வந்து ஆஹ் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ஆஹ் வேலைப்பளுவெல்லாம் ரொம்ப சுலபம் ஆகறதுனால மனிதர் வந்து இன்னும் வந்து ஆஹ் சோம்பேறி இதுக்குதான் தள்ளப்பட்டுட்டே இருக்கான். அதை வந்து எல்லாருமே ஆஹ் normal ஆக்கிட்டு வந்தாலே போதும். ஆனா எவ்வளவுதான் முன்னேற்றம் வந்தாலும் ஆஹ் அந்த விவசாயம் பயிரிடுவது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் வந்து ஆஹ் குறைகள் வந்து இருந்துட்டேதான் வருது ஆமா அக்கா ஆமா நீங்க சொல்லியது உண்மைதான். இப்ப உள்ள கால~ முந்தியுள்ள காலத்தில வந்து, விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா அவங்க, அவங்க பிள்ளைங்க அவங்கவங்க பிள்ளைங்களுக்கு வந்து விவசாயத்தைப் பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க அப்ப எல்லாருமே விவசாயத்தை பத்திதான் படிப்பாங்க விவசாயம் எப்படி பண்றதுன்னே தெரியும். ஆனா இப்ப உள்ள காலத்தில பாருங்க யாருமே அப்படி சொல்லிக் கொடுக்கல பிள்ளைங்களுக்கு வந்து, பெரிய வேற படிப்புதான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு வேற எதுவும் சொல்லி~ வேற படிப்புகளுக்குதான் தேர்ந்தெடுத்து அதிலேயே விவசாயிகள் பாதி வந்~ பாதி வந்து விவசாயமே அழிஞ்சு போயிட்டே அப்படியே இருக்கு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 ஹம் எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணை பாத்துக்கிடுவானா அப்படி சொல்லிதான் கட்டி கொடுப்பாங்களே தவிர இப்போ யாராவது விவசாயம் பண்றான் அப்படின்னு சொன்னா யாராவது கட்டி கொடுப்பாங்களா கட்டியே கொடுக்கமாட்டாங்க விவசாயம் வந்து, எல்லாருக்கும் வந்து அது வந்து ஒரு ஹம் விவசாயமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா வந்து, அது இல்லைன்னா இந்த இந்த உலகத்திலே சாப்பிடவே முடியாது. நம்ம எல்லாம் விவசாயம் பண்ணியதுனாலேதான் நம்ம வெளிநாட்டு ஏற்றுமதி, இறக்குமதி எல்லாம் நடக்குது. இப்போ விவசாயம் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை இந்த உலகத்திலே அதை வந்து, யாருமே புரிஞ்சுக்கிடலை பாத்தீங்களா ஆஹ் ஆமா அபிஷா இப்போ எல்லாமே, எல்லாருமே ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னா சொல்லப்போனா விவசாயி சொன்னா அதை ஒரு கேவலமாவோ ஒரு இழிவாவோதான் பார்க்கிறாங்களே தவிர அவங்களுக்கு ஆஹ் தகுதிக்கேற்ப அந்த அளவுக்கு ஒரு மருத்துவமோ, பொறியியலோ அந்த மாதிரி ஆஹ் நல்ல ஒரு level ல இருக்கவங்களுக்குதான் அவங்கவங்க கொடுப்பாங்க ஒரு விவசாயம் பண்றவங்கன்னு சொல்லும்போது அதை கொடுக்கவே ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா அதன் மூலம் தான் நம்ம வந்து எல்லா பயனையுமே அடையறோம்ன்னு சொல்றது வந்து, ஆஹ் யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஆஹ் அதே மாதிரி வந்து ஆஹ் விவசாயத்திலே main ஆ இருக்கிறது வந்து நமக்கு விவசாயி நண்பன் சொல்றது மண்புழுவை சொல்லுவாங்க. அது வந்து ஆஹ் ரொம்ப வந்து ஆஹ் இயற்கை ஒரு உரமாகும். அதே மாதிரி மரங்களை வந்து நல்லா வளர்க்கறதுக்கு வந்து காய்~ காய்ந்த இலைகள் அதே மாதிரி இந்த பழத்தோல் காய்கறிகள் wa~ waste உள்ளது எல்லாமே போட்டு நல்ல ஒரு இயற்கை உரமா வந்து ஆஹ் செடிகளுக்கும் ஆரோக்கியமா இருந்துச்சு. ஆனா வந்து இப்ப என்ன பண்றாங்க ஆஹ் இப்ப வந்து normal லா முன்னால வந்து சின்ன இடத்தில light ஆ ஆஹ் தோண்டி எடுத்தாலே மண்புழுதான் இருக்கும். அந்த மாதிரி மண்ணின் வளமும் நல்லா இருந்துச்சு. அந்த மரங்கள் நட்டாலும் அந்த இயற்கை உரங்களை நல்ல ஒரு ஆஹ் செழிப்போடு எல்லாம் வளர்ந்துச்சு அதே மாதிரி காய்கறியும் நல்லா காய்ச்சி கொடுத்து ஆனா இப்போ வந்து ஒரு சின்ன இடத்தில தோண்டி எடுத்தாக்கூட ஒரு புழுவை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஆஹ் மண்ணுல வந்து ரசாயன கழிவுனால தண்ணியும் கட்டி அதில உள்ள pH தன்மை அமிலத்தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய ஆஹ் drawback ன்னு சொல்லலாம். மண்ணின் வளம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நடுற விவசாயமும் சரி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செடிகள் நடுறது எல்லாமே நல்லபடியா

ஆஹ் normal லா காய்க்கற காய்கறி பழம்னாக்கூட ஆஹ் ரசாயனத்தை அளவு தெளிச்சு அதை வந்து நல்லா ஒரு பெருசா ஆக்கணும். நல்ல ஒரு view ல வரணும் உள்ள எண்ணம்தான் எல்லாருக்குமே இருக்கே தவிர

இப்ப என்ன பண்றாங்க வீட்டைச் சுற்றி வந்து கொஞ்சம் கூட இடம் போடாம full ஆ வந்து, cement interlock அந்த மாதிரி போட்டு பூசி, ஆஹ் நிரப்பிடுறாங்க. அதனால வந்து, ஆஹ் மழை வந்தா கூட மழைநீர்ல போய்

ஆஹ் அந்த மரங்க~ தண்ணியும் உள்ளே போய் நிலத்தடி நீர் மட்டம் அதிகரிக்கும். அதனாலேயே வந்து செடிகளுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும். இல்லைன்னா cement அந்த மாதிரி பயன்படுத்தறதுனால ஆஹ் செடிகளும் ஆஹ் இதா வளராம நல்ல ஒரு இதுவும் வராது. செழிப்பாவே இருக்காது. அதே மாதிரி இப்ப வந்து பள்ளிக்கூடத்துல எல்லாமே ஆஹ் எல்லாருமே அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க வீட்டில எல்லாரும் மரம் வளர்க்கணும் இந்த மாதிரித் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. school லயும் பள்ளிக்கூடத்தை சுத்தியும் மரங்களை நடுறாங்க. அதே போல ஹம் அரசாங்கத்திலேயும் கொண்டு வந்துட்டாங்க எல்லாரும் வீட்டுக்கு ஒ~ கண்டிப்பா மரங்கள் நடணும். ஆஹ் மாடித் தோட்டம் அமைங்க இயற்கையா எல்லாமே விளைவிச்சு சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம் அதே போல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் எல்லாருமே இப்ப வந்து mostly ஓர் இடம் இல்லாட்டா கூட மாடிகள்ல வந்து தோட்டம் அமைச்சு அதற்குன்னு எல்லாமே பயிரிடப்பட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஆஹ் வெண்டைக்காயோ, தக்காளி, கத்தரிக்காய் அப்புறம் வந்து, பச்சை மிளகாய், அந்த மாதிரி புடலங்காய், பாகற்காய் இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போட்டு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 ஆமா அக்கா, ஆமா அக்கா, நீங்க சொன்னது உண்மைதான். இப்ப உள்ள காலத்தில இருந்து மண்~ மண்புழு எல்லாம் நமக்கு வந்து ஆஹ் கிடைக்கவே இல்லை. மண்புழு வந்து, பா~ பிள்ளைங்களும் பார்த்திருக்கவே மாட்டாங்க இப்ப மண்புழு எல்லாம் ஆஹ் அந்த இது அவங்க வந்து விலைக்கு வாங்கினால் கூட கிடைக்காது. அப்படியொரு விஷயமா ஆயிட்டு. அதே போல இன்னொன்னு என்னன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து என்னன்னா ஆஹ் இந்த பால், முட்டை இதெல்லாம் வந்து நம்ம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

ஆஹ் பால் எல்லாம் நம்ம packet பால் வாங்கி கொடுப்போம். அடுத்தது முட்டை வந்து, என்ன சொல்றது இந்த கடையில அஹ் இருந்து வாங்கி கொடுப்போம் அப்படி எல்லாம் வாங்கி கொடுக்கிறதுனால என்னவோ தெரியல, பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்ப நல்லா நோய் வந்துருது எந்த பிள்ளையுமே healthy யா இல்லை நம்ம அதனால அப்படிப்பட்ட ஓ இதெல்லாம் பண்ணா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அப்போ வந்து ஆஹ் இந்த இது, மாடு ஆடெல்லாம் வளர்க்கறதுல வந்து நம்ம விவசாயிகளுக்கும் நல்லதுதானே ஹம் கால்நடை இருக்குன்னாலும் நல்லதுதான். அப்படி ஆனா இனி உள்ள காலத்தில வந்து அப்படியெல்லாம் யாருமே பண்ணமாட்டாங்க. முந்தி உள்ளவங்கதான் இப்ப தான் ஆடு வளர்க்கவா கோழி வளர்க்கவா மாடு வளர்க்கவா இப்படித்தான் இருக்குது

பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொடுக்கணும். பிள்ளைங்க எல்லாம் விவசாயத்தைப் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும் அப்பதான். அதே போல முந்தி உள்ள காலத்தில விவசாயம் பண்ணா பண்ணியவங்க வந்து, இப்ப ஒரு வீடு வச்சிருக்காங்கன்னா அந்த வீட்~ வீட்டு பக்கத்தில வந்து விவசாயத்திக்கு ஒரு நிலமே தனியாவே வச்சிருப்பாங்க ஆனா, இப்ப உள்ள காலத்தில பாருங்க எல்லாருமே வீடு வீடு வச்சிருக்காங்க பக்கத்துல நிலம் இருந்தாலும் அதை வித்துறாங்க. வீடு வைக்கிறாங்க அப்படி வீடு வைக்கறதுலதான் எல்லாருமே குறியாவே இருக்காங்களே தவிர, ஆஹ் இந்த இது~ இது பண்ணல. என்னது ஆஹ் நம்ம விவசாயம் பண்ணணும் அதுக்குன்னு நிலம் வச்சிருக்கணும் அப்படின்னு யாருமே யோசிக்கல அதே போல முந்தி உள்ள காலத்தில உள்ளவங்க எல்லாருமே பசங்களையும் விவசாயத்திலே ஈடுபடுத்திருவாங்க. ஆஹ் எப்படின்னா வேற வேலைக்கு விடாம விவசாய இந்த விவசாயம் படிக்கணும் அப்ப தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி விவசாயத்திலயேதான் ஈடுபடுத்துவாங்க. இந்த ஒரு owner வச்சிருக்காங்கன்னா அதிலே வந்து நிறைய பேரு work பண்ணியது போல விவசா~ அந்த இது, நெல் எல்லாம் இப்போ இருக்குன்னா நெல்~ நெல்லை வந்து இது பண்ணது அதுக்குனே ஆள் வச்சிருப்பாங்க களை பறிச்சது களை இது பன்றத்துக்கு அப்படி சொல்லி அதுக்குன்னே ஆள் வச்சிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்து அவங்க வந்து தனித்தனியா இது பண்ணி அதை வந்து புடைச்சு தனியா எடுத்துட்டு, நெல் தனியா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை அரிசியாக்க ஒரு இது பண்ணுவாங்க, அப்படி முந்தி உள்ள காலத்தில எல்லாமே அப்படி, அப்படி பண்ணுவாங்க

அதே போல முந்தி வந்து, நமக்கு வந்து கீரை எல்லாம் கீரை எல்லாம் எப்படி நம்ம விவசாயம் பண்ணி அப்படித்தான் கீரை எல்லாம் வரும். ஆனா இப்ப உள்ள காலத்தில பாருங்க சிவப்பு கீரை சிவப்பு கீரை பச்சை கீரை இப்ப பொன்னாங்கண்ணிக் கீரை, அகத்திக் கீரை, இப்படி நிறைய கீரை வகை பெயர் இருக்கு. ஆனா இப்ப யாருமே இப்ப பாருங்க கீரையே நம்ம பார்க்கவே முடியாது எங்கயாவது ஒரு இடத்துலதான் விலைக்கு வாங்கணுன்னா விலைக்கு வாங்கலாம். எல்லாமே நம்ம கீரைத் தோட்டத்தை பாக்கவே முடியாது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 அப்போ வந்து சாப்பிடவும் நல்லா taste ஆ இருக்கும். நமக்கு ஆரோக்கியத்துக்கும் நல்லது ஆனா இப்போ உள்ளவங்க கீரை வை~ பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா அதில செயற்கையான உரத்தை சேர்த்து

ஆனா, இப்ப market ல எங்கயோ ஒரு market ல எல்லாம் எந்த கீரைன்னாலும் கிடைக்கும். அது எங்கிருந்து வரும் எப்படி வருன்னு நம்ம இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லவே முடியலை அதனால ஹம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லிதான் கொடுக்கணும். இப்படி இப்படி இருக்கு. இப்படிதான் நம்ம இருக்கணும். அப்படின்னு சொல்லி நம்ம இனி உள்ள காலத்தில வந்து விவசாயத்தை நம்ம மேன்மேலும் ஹம் அதிகரிச்சுட்டேதான் வரணுமே தவிர கீழ கொண்டு போகவே கூடாது அதே போல, நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா ஆஹ் விவசாயம் இது பண்ணாததுனால, நிறைய பேர் செத்~ இந்த சாகறாங்க என்னது உம் அவங்களுக்கு வந்து போதியமான பைசா கிடைக்கலை போதியம்~ போதியமான இது இந்த இது ஆஹ் வி~ வியாபாரம் போகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேரு சாவறாங்க அந்த இது அதுக்கு வேண்டி கத்தின்னு ஒரு படமே இந்த திரை உலகத்துல வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்படி இப்படி விவசாயிகளை வந்து நல்லா நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு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 ஒரு இது பண்ணா தான் பிள்ளைங்களும் விவசாயத்தை பத்தி படிக்கும் அதே போல, school லயும், பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறாங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க school க்கும் ஒரு மரம் கொண்டு வாங்க நம்ம வளர்ப்போம். அப்படின்னு வந்து, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க அதனாலேயே பிள்ளைகளுக்கும் ஆஹ் நம்ம மழ~ ம~ இந்த மரம் வளர்த்தாதான் என்ன வரும் மழை வரும் அப்படின்னு அதுகளுக்கும் தெரியணும். இந்த காலத்தில வந்து எல்லா எல்லா இடத்தையுமே நம்ம இயற்கை இந்த இது ஹம் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டு காடு முதல் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வீடாக்குறோம் அதனால இப்ப ஒவ்வொர்~ ஒவ்வொரு மாசமும் எப்போ மழை வரும், எப்போ மழை வராதுன்னு நமக்கே தெரியல முந்தி உள்ள காலத்திலே விவசாயிகளே கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த இந்த நேரம் மழை வரும் இந்த time லே இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இப்ப உள்ள காலத்திலே யாருமே கணிக்க முடியலை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கவே முடியலை பாத்தீங்களா அக்கா

இந்த இந்த வேளையில நம்ம மூணு மாசம் கழிச்சு அறுவடை செய்யணும் எல்லாமே வளர்ந்திரும் அதுக்கப்புறம் மழை வரும்ன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க வந்து ஆஹ் பயிர் முத்தி அறுவடை செய்ய போற நேரத்தில வந்து மழை வந்த சில நேரங்கள்ல ஆஹ் பண்ணி விட்டுரும். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி எல்லாமே, ஆஹ் வீணா போச்சுனா அவங்களுக்கு அதில பெரிய லாபமே இருக்காது. அவங்க வந்து ஆஹ் கூட்டுறவு வங்கிகள் அந்த மாதிரி எல்லாம் கடன் வாங்கிதான் ஆஹ் அவங்க வந்து அந்த வேலைகளை ஆரம்பிப்பாங்க நான் அதிலயும் அவங்க பயனை பெறலைன்னா அது அவங்களுக்கு பெருநஷ்டத்தைத்தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி ஆஹ் அவங்க விவசாயிகள் கொடுக்கிற அந்த காய்கறிகள், தானியங்கள் எல்லாமே மானியம் பண்ணி கொடுக்கிறதை அரசாங்க சலுகைகள்ல கொடுக்கும் போதும் சரியான விலையில அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் வர மாதிரி கொள்முதல் செஞ்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு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 ஒரு அளவுக்கு லாபம் இருந்தா போதும் அந்த மாதிரிதான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருந்தாலே நம்மளும் அதை வாங்கி எடுத்து பயன்படுத்தினா நமக்கும் அது ஆரோக்கியம்தான். அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்மையா முடியும். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து எல்லாருமே ஆஹ் அவங்க அவங்க வசதிக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்களே தவிர ஆஹ் விவசாயத்தோட படிப்பை படிக்க வைக்கல இப்ப வந்து agriculture ன்னு இப்ப படிப்பையே கொண்டு வந்துட்டாங்க விவசாயத்துக்கு படிப்பையே அந்த மாதிரி வந்து, எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆஹ் அதில் உள்ள மதிப்பும் கூடும் அதில் உள்ள important எவ்வளவுன்னு உள்ளது எல்லார்னாலயும் உணர்ந்து கொள்ள முடியும் அதுக்கு வந்து நம்ம வந்து அஹ் எல்லாரும் இந்த படிப்புக்கு போறாங்களே அதுதான் நம்ம குழந்தைகளும் படிக்கணும். அந்த மாதிரி நினைக்காம தனித்துவமா படிக்க விட்டாலே அதுவே ஒரு நல்ல வரும். முன்னாடி எல்லாம் agriculture படிப்பு யாருமே போகமாட்டாங்க. ஆனா இப்போ வந்து அதில வந்து அஹ் ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே வந்து, நல்ல ஒரு மதிப்பும் இருக்கு அதேபோல வேலை வாய்ப்புகளும் அவங்களுக்கு அதிகமா இருக்கு அதனால easy ஆ வந்து, அவங்க வேலைகளையும் அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொள்ள முடியுது அவங்களுக்குதான்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 வெளிநாட்டவர்கள் கூட எல்லாருமே அந்த அஹ் நம்ம நாட்டில என்னெல்லாம் பயிரிட~ பயிரிடுவாங்களோ அதைவிட வெளிநாட்டில வந்து ஆஹ் பயிரிடறாங்க அதே மாதிரி அரிசி உற்பத்தி செய்யறாங்க நமக்கு இப்ப சொல்லப்போனா வெளிநாட்டில இருந்து எல்லாமே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

அஹ் மருந்து, மருந்து மருந்து தான் போயிட்டு இருக்கு. யார கண்டாலும் எவ்வளவு என்னதான் சாப்பிடுறாங்களோ தெரியலே. திடீர், திடீர்ன்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுறாங்க உடனே அஹ் மருத்துவமனையில போயி அங்க மாத்திரை கொடுக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு பெருசா தெரியுதே தவிர வேற எதுவுமே பெருசா தெரியலை. அதுதான் சாப்பிட்டுட்டு ஆஹ் அதே தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவறான எண்ணம். நம்ம ஆஹ் விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியா வர்றது, ஆஹ் எது வருதோ, அதை வாங்கி சாப்பிடணும். அந்த மாதிரி நம்ம வந்து பழக்கவழக்கங்களை வந்து வீட்டில ஒவ்வொருத்தவங்களையும் மாத்திகிட்டாலுமே எல்லாரோட lifestyle லுமே மாறும். அதுபடி நடந்தாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் விவசாயத்தையும் காப்பாத்த முடியும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஆஹ் தயார் பண்ணி வீட்டில நடும்போது

குரு ஹர்கோபிந்த் சாஹிப்ஜி பால் குருதாஸ் தனது முதல் நாற்பத்தி எட்டாவது பவ்ரியில் பஞ்ச குரு பஞ்ச குரு சாஹிப் கானாவின் ஐந்து குணங்களை விவரித்தார்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 தைரியமாகவும் அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பவும் பரோபகாரமாக இருக்கவும் கற்றுக் கொடுத்தார் தியாகத்திற்கு லாகூர் சென்றார் ஸ்ரீ குரு ஹர்கோபிந்த் சாஹிப்பின் சிறப்பு பற்றி கூறுங்கள் குரு சங்கத்தின் பிரார்த்தனை மற்றும் பாபா புதாஜீயின் ஆசீர்வாதத்துடன் பத்தொன்பது ஜூன் ஆயிரத்தி ஐந்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் திருமண பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு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

ஏனெனில் அவர் தனது மூத்த சகோதரரின் தன்மையை நன்கு அறிந்திருந்தார் அவர்கள் வடலியில் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் தங்கியிருந்தனர்

ஆறாவது மன்னருக்கு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

குர்க்கடி விழாவை இரண்டு வாள்களை வைத்து முடித்தார் ஒரு நெறி மற்றும் மற்றொரு பிரி பக்தியை சக்தியுடன் இணைக்க, பாபா புத்தாஜி கேள்விக்குரிய கண்களுடன் பார்த்த போது அதனால் உன் ஆசியுடன் பிறந்தேன் உன் அருளை நிறைவேற்ற இரண்டு வாள்களை ஏற்றுள்ளேன் இனி குரு வீட்டில் மதமும் உலக இன்பமும் கைகோர்க்கும் ஏழைக்கு வாள் ஒடுக்குபவனுக்கு வாள் இஸ்தரன் குர்காடியின் ஆசை நிறைவேறியது காடி நசீம், டிபார் அப்துல்லா மற்றும் நாது மால் ஆகியோரால் பாடப்பட்டது இதில் சத்குருவின் ஏறும் திறமைய வெளிப்படுத்த வாள்கள் பயன்படுத்தப்பட்டன மற்றும் சிதா ஜஹாங்கிரின் தலைப்பாகையுடன் தலைப்பாகை வேறுபட்டது இரண்டு வாள்கள் ஒன்று நெறியின் ஒன்று பிரி ஒன்று அஜாமத் ஒரு மாநிலம் ஒரு வைசியரால் பாதுகாக்கப்பட வேண்டும் கொல்லாசர் நீர்த்தேக்கம் டி வி கோலன் ஒரு காஜியின் மகள் சீக்கிய மதத்தின் பக்தராக மாறியது காஜிக்கு தெரிந்ததும் அவர் அவளைக் கொல்ல முயன்றார்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 அங்கு அவள் இரவும் பகலும் சேவை சிம்ரன் செய்து வசதியாக வாழ ஆரம்பித்தாள் என் பெயர் இவ்வுலகில் சில காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வையுங்கள் குரு சாஹிப் பாபா அடல் இருந்த இடத்தில் ஒரு தொட்டியை தோண்டினார் அதற்கு கோல்சர் என்று பெயர் ராக்கிக்கு பிறகு சத்துவின் குறும்புகளால் அந்த கிராமம் பகவான் தாஸ் காரோவுக்கு வழங்கப்பட்டது இந்த நகரத்தில் ரோகன்கள் அதிகம் ஆடம்பரமான தோட்டங்கள் இங்கு காட்ட~ கட்டப்பட்டன அதனால் இது தோட்டங்களின் நகரம் என்று அழைக்கப்பட்டது முஸ்லிம்கள் வழிபடுவதற்கு இடமில்லை குரு சாஹிப் இங்கு ஒரு மசூதியைக் கட்டினார்

மால்வாவில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும்போது மதி கிராமத்தை அடைந்தபோது கோராபுல்லரின் திருவிழா நடந்தது குருட்டு புர~ புலவர்களிடம் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடு~ கொடுங்கள் குரு சாஹிப் புலவரிடம் கொஞ்சம் இடம் தருமாறு கேட்டார் ஆனால் அவர்கள் மறுத்து விட்டனர் அவர்கள் இரவு விழுந்த கட~ இடத்தில் நடந்து கோட்டையை எடுத்து அந்த கிராமத்திற்கு மிஃராஜ் என்று பெயரிட்டனர் ஒரு நாள் குரு ஹர்கோபிந்த் சாஹிப் தனது நான்கு மகன்களையும் அழைத்துக் கொண்டு பாபா ஸ்ரீ சந்த்தை தரிசிக்க பியர்க் கிராமத்திற்கு சென்றார் பாபா ஸ்ரீசந்த் உனக்கு எத்தன மகன்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டார் நான்கு பேர் என்னுடன் இருக்கிறார்கள் என்று குரு சாஹிப் கூறினார் பாபாஜி உதாசி மாட்டுக்கு எங்களுக்கு ஒரு மகனை கொடுங்கள் என்றார். குரு சாஹிப் பாபா குர்திதாவை தனது தேவைக்கு நியமித்தார் பாபா ஸ்ரீசந்த் உங்களுக்கு கொஞ்சம் எங்களிடம் அதுவும் உள்ளது அப்போது இருந்து பாபா குர்திதா தனது கடைசி நாட்கள் வரை சேவையில் ஈடுபட்டார் அமிர்தசரஸ் போர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு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 விசுவாசத்தை கேட்டபோது சீக்கியர்கள் மறுத்து விட்டனர் அரசப்படை அரசனிடம் முறையிட்டது கிரீடம் நாளை எடுத்துச் செல்லப்படும் ஷாஜகான் முக்லீஸ் கானை

இந்த போர் அமிர்த்தசரஸில் இருந்து தன் தரன் வரை சென்றது. குரு சாஹிப் போருக்கு தயாராக இல்லை என்றாலும் சீக்கியர்கள் எதிரிகளை மிகவும் கடுமையாக கண்டனர் முகலாயர்கள் களத்தை விட்டு வெளியேறி, குரு சாஹிபின் காண்டே முக்லீஸ் கானுடன் ஓடி வேண்டி இருந்தது ஓட வேண்டி இருந்தது அவர் கொல்லப்பட்டார் மற்றும் ராணுவம் இருபத்தி ஆறு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி பாய் லங்காவின் வீட்டில் அவர்கள் முதல் தடவையாக தோல்வியை சந்திக்க நேரிட்டது ஆனால் அதனால்தான் அவர்களின் தோல்வி அரசு இல்லாதவர்களுக்கும் நிலப்பு~ நிலப்பிரபுத்துவம் இல்லாதவர்களுக்கும் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம், அடக்குமுறையை ஆனால், அதை செய்யாத சாதாரண மக்களுக்கும் எதிரானது. கர்த்தார்பூர் போர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது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

குரு ஹர்கோபிந்த் சாஹிப்பின் தலைமையில் உலகின் எந்த சக்தியுடனும் தங்க~ தாங்கள் போட்டியிட முடியும் என்பதை அவர்கள் வளர்ந்து புரிந்து கொண்டனர் கொண்டனர் இந்த போருக்கு பிறகு குரு சாஹிப் ட்ரோலியை விட்டு வெளியேறினார் கைப்பற்ற அனுப்பப்பட்டது குரு சாஹிப்பின் சிறிய படை லாலா பேக்கின் ராணுவத்திற்கு ஒரு தீர்க்கமான தோல்வியைக் கொடுத்தது ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி இரண்டு நத்தனில் போர் லாகூர் மாகாணத்தால் எடுத்து செல்லப்பட்ட காபூல் நிறுவனத்துடன் பாய் பிரிஸ்ன் குரு சாஹிப்புக்காக லாகூர் கோட்டையிலிருந்து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 மஹாராஜின் போருக்கு பிறகு குரு சாஹிப் கர்த்தார்பூருக்கு வந்தார் குரு சாஹிப், பெண்டே கான்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 அவனை தன் படை தலைவன் ஆக்கினான் சாஹிப் போரில் பெரும் வலிமையை காட்டியவன். குரு சாஹிப்பின் சக்தியின் பின்னால் இருக்கிறதா என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன் குரு சாஹிப் சேவையில் இருந்து விலகிய போது அவர் சக்கரவர்த்தியின் பணியாளர் ஆனார் அவர் குரு சாஹிபிக்கு எதிராக பேரரசை தூண்டிவிட்டு பலமான படையை அனுப்பச் சொன்னார் ஷாஜகான் முக்லீஸ் கானின் சகோதரரும் தக்லீத் சாஹிப் போரில் குரு கொல்லப்பட்டவருமான காலே கான் ஐம்பதாயிரம் படைகளை அனுப்பினார் ஜலந்தரின் பெண்டே கான் மற்றும் பவுத்தர் குத்தாப் கான்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 ஆனால் பதான்கள் சம்பளத்திற்காக மட்டுமே இந்த போரில் குரு தேக் பகதூரும் தனது தைரியத்தைக் காட்டினார் பகதூர் ரக்திகா பிதா இங்கே திருமல் துரோகம் செய்தார் பெண்டே கானுக்கு நள்ளிரவில் தாக்குதல் நடத்த செய்தி அனுப்பினார். பெண்டே கான் தனது படையுடன் வந்தார் போர் நீண்ட காலம் தொடர்ந்தது. குரு சாஹிப் ஆயிரத்தி எட்நூறு வீரர்களை கொண்டிருந்தார் அதில் எழுநூறு பேர் வீர மரணம் அடைந்தனர் இறுதியாக குரு சாஹிப் பெண்டே கானிடம் ஏன் அந்த மனிதனை இறந்துவிட்டாய் உன் கோபம் என்னிடம் உள்ளது வா முதலில் நீ என்னுடன் கை குலுக்க வேண்டும் குரு சாஹிப் அவருக்கு மூன்று அடி கொடுத்தார் அவர் மூன்று முறையும் தோல்வி அடைந்தார் கொடுக்கப்பட்ட குரு குரு சாஹிப் முதல்முறையாக அவர் காயமடைந்து குரு சாஹிப்பின் காலில் விழுந்தார் பெண்டே கான் இப்போது உங்கள் பேனாவை படிக்கும் நேரம் வந்து விட்டது பாட் கான் கூறினார் உங்கள் வாள் என் பேனா மற்றும் கொடுப்பவர் இரட்சிப்பு அவர் தனது இறுதி மூச்சு அனல் சூரியன் முகத்தில் பிரகாசிக்க குரு சாஹிப் மிகவும் அன்புடன் முகத்தில் முன் ஒரு கவசம் போட்டு நிழல் ஆடினார் முஸ்லிம்கள் வீரர்களை புதைத்து விட்டு கிராத்பூர் நோக்கி அணிவகுத்துச் சென்றனர் தோல்வி அடைந்த வீரர்கள் மீண்டும் பக்வாரா அருகே கூடி போரிட்டனர் நான்கு பேர் போர்களின் வெற்றி சீக்கியர்களின் செல்வாக்கு கிராத்பூர் மத்திய சீக்கிய மையம் நிறுவப்பட்டதன் மூலம் வெகு தூரம் பரவியது